அதுக்கு பக்கத்துல அம்பர்லா போட்டிருக்காங்க அம்பர்லா கலர் கலரா இருக்கு.

இந்த எடத்துல ஒரு மரோ இருக்கு.

சைடுல பெரிய பெரிய மவுன்டென்ஸ் எல்லா இருக்கு.

மத்தவங்க எல்லாமே ட்ராக்ல நடக்குறாங்க.

டம்புள்ஸ் வந்து வெயிட்டான கே_ஜிஸ் எல்லா வச்சிருக்காங்க.

இந்த எடத்த பாக்க ஏதோ வீடு பக்கத்துல தண்ணி இருக்கற மாரி இருக்கு.

இது ஒரு பிளே கிரௌண்ட் இந்த பிளே கிரவுண்ட்ல நறைய பேர் விளையாடிட்ருக்காங்க இங்க நறைய பொருட்கள் இருக்கு.

ஊஞ்சல் இருக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு.

இந்த பில்டிங் முன்னாடி ஏதோ எழுதிருக்காங்க கிரீன் கலர் போர்டுல இருக்கு.

சென்டர்ல ஒ ஹட் மாரி போட்ருக்காங்க வெயில் ரொம்ப படாம இருக்குறதுக்கு.

அவர் கிரீம் கலர் ஷர்ட் போட்ருக்காரு.

இங்க ஒரு சர் கிளாஸ் எடுத்துட்ருக்காரு.

இது ஒரு ஆட்டோ மொபைல் ஷாப் .

இங்க ஒருத்தர் செல்ஃபி எடுக்கறாரு.

இதுல நெறைய பேர் ஸ்பெக்ஸ் மாட்டிட்ருக்காங்க.

இந்த வீட்டுக்கு வெளிய கொஞ்சம் டெக்கரெட் பண்ணிருக்காங்க.

இந்த எடத்துக்கு முன்னாடி சில கற்கல்லெல்லா போட்டு வெச்சுருக்காங்க.

இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் .

அவங்க எதையோ கை காட்டி சொல்லிட்டுருக்காரு.

இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை.

இங்க நெறைய ஸ்போர்ட்ஸ்ஸுகான பொருள் இருக்கு.

அப்றொ எல்லோ கலர்லெ ஏதோ டப் மாரி வச்சிருக்காங்க.

இது ஒரு மில் இந்த மில் இப்பதா ஓப்பன் பண்ணிருக்காங்க போல.

இந்த மில்ல பூஜை பண்ணி சாமி கும்பிட்ருக்காங்க மால மாட்டிருக்காங்க.

இது ஒரு ஜிம் இந்த ஜிம்ல நெறைய வொர்க் அவுட் பண்றவங்க வருவாங்க.

அந்த வீடு ரெண்டு மாடியா இருக்கு.

அ இங்க கொட மாரி ஒன்னு போட்ருக்காங்க.